அவராலயும் வேலை பார்க்க முடியாது ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப என்ன சொல்றது weight ரொம்ப தூக்குவாங்கலாம் பொண்ணுங்களே வந்து அவ்வளவு எண்பது ton னா எட்டு ton ஓ எண்பது ton ஓ weight லாம் சுத்திட்டு ரொம்பலாம் கஷ்டமா இருக்குமா பார்க்க அதனால இவரை நின்னுட்டாரு இப்போ ஆஹ் அப்படியா சரி சரி சரி ரொம்ப கஷ்டம் ஆமா பசங்களுக்கே கஷ்டம்ன்னு நம்ம எப்படி பார்க்க முடியும்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 ஆஹ் typing அ தவிர வேற என்னன்னா இப்போதைக்கு ஒரு writing ஒரு project மாதிரி ஒண்ணு இருக்கு ஆனால் அது வந்து hard work பண்ணணும் அதெல்லாம் வேணாம் நீ சரி அதெல்லாம் வேணாம் திவ்யா நமக்கு அதெல்லாம் கஷ்டம்

நம்ம வந்து வேற ஏதாவது பாப்போம் என்ன சொல்றது உனக்கு easy யாவும் இருக்கணும் உனக்கு திறமைய வளர்த்துக்கிற மாதிரியும் இருக்கணும் சும்மா எழுதி கொடுத்துட்டு சம்பாதிக்கிற வேலை எல்லாம் வேண்டாம்

ஓ சரி சரி சரி விடு அந்த மாதிரி work வேணாம் writing work ன்னா நான் college க்கு முடிச்சு இப்ப ரெண்டு மூணு வருஷம் ஆகப்போகுது நம்ம திரும்பி எல்லாம் முடியாது நீ எழுதுறது இரண்டாவது உனக்கு வந்து நீ amount கட்ற மாதிரி இருக்கும் amount கட்டி வரும் ஆங் தான் அதிகமா back pain வரும்

எழுதினாலும் உனக்கு திருப்பி வந்து அது நீ check பண்ணிட்டு காசு தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துவாங்க சில பேரு இன்ஸ்டாகிராம்ல page ல எல்லாம் பாரு நிறைய பேர் அப்படிதான் ஆஹ் குடுத்துட்டு குடுத்துட்டு ஏமாந்திருக்காங்க உம் பாவம் எல்லாம் இந்த மாரி எதாச்சும் நமக்கு நியாயமா ஏதாச்சும் work இருந்தா அந்த work போனோம்

அதெல்லாம் waste அதான் அது வேணான்ற மத்தபடி என்னன்னா இது வாங்கி sale பண்ற மாதிரி இருக்கு phone லயே நான் வீட்ல இருந்து வேலை பார்க்க வேண்டாம் நீ ஒருத்தவங்க ஒரு number இல்ல details எல்லாமே வாங்கிடணும் அவங்க எல்லாமே கொடுத்திருவாங்க

அவங்க things எல்லாம் குடுத்துருவாங்க ஆனா நீ அதையுமே காசு போட்டு வாங்குற மாதிரிதான் இருக்கும் சரி சரி அந்த மாதிரி இருக்கவே எனக்கு குழந்தைகளுக்கு evening ஆனா tuition ஏ எடுத்திட்டு போயிடுவேன் நாலு அஞ்சு குழந்தைகள் உம் நாலஞ்சு குழந்தைங்களுக்கு எடுத்தாவே போதும் மனோக்கு எடுத்தாலே போதும் அவன வச்சே பிள்ளைங்க உனக்கு வந்துருங்க

மொத நம்ம சொல்றதே அவங்க கேட்க மாட்டாங்க நம்ம பிள்ளைங்கதான் கேட்காதுங்க

இந்த அக்கா எப்படிப்பட்டவங்கன்னு யாருக்குமே அவன பத்தி தெரியாதுல அவங்க தான் நம்மள பாத்து பயப்படுவாங்க திட்டிடுவாங்களோ ஏதாவது சொல்லிருவாங்களோ படிச்சிருவோம் அப்படீன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாம் நம்ம அத்தையும் நம்ம சித்தியும் jolly type பு கண்டுக்க கண்டுக்காததுக்கான யா இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்குங்க நம்மளுக்கு பயப்படாதீங்க அதனால இதுல கஷ்டம் முதல் முதல்ல tuition எடுத்தேன்க்கா இப்போ நான் college படிக்கிறப்போ final year ல இருந்து tuition எடுத்திட்டுதான் இருந்தேன் அப்புறம் கொரோனா வந்துச்சு இல்லை இல்லைப்பா two years backup ஆயிடுச்சு இல்லை என்ன பண்ண உம் கொரோனா வந்துருச்சா அதோட close எந்த பிள்ளைங்க படிக்க வந்துச்சுக்கா சொல்லு எல்லாம் online class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

ஆஹ் சரி நீ free யா இருக்க time ல அதை try பண்ணி பாருன்னு ஒரு தடவை ஆரம்பிச்சிட்டா உனக்கு வந்துரும் சின்ன பிள்ளைங்க join பண்ணிடுவாங்க ஆஹ் இப்போ நீ school க்கு போகலைன்னாலும் சொல்லிடுங்க பிள்ளைங்க ஆஹ் மத்த பிள்ளைங்க யாரா இருந்தாலும் நான் tuition போறேன் அந்த miss நல்லா சொல்லித் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு continue ஆ students வந்து கிடைச்சிருவாங்க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

சேரி திவ்யா சரி அம்மா அப்பா எல்லாரும் கேட்டுட்டு சொல்லு உம் எல்லாருமே நல்லாதான் இருக்காங்க அத்தை சத்தம் கேட்டுச்சு போயிட்டாங்களாம் என்ன பண்றாங்க சமைக்கிறாங்களா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 ஓ சரி சரி நீ நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க ஒரு help உம் பண்ணாம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 ஓ அப்புறம் என் ஆடை உன்கிட்ட பேசாம எப்படி போக முடியும் நான் அதான் சொல்லிட்டேன் என் friend பேசுறாப்பு பேசிட்டு வரேன்ட்ட ஒரு five minutes கிட்ட அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்கேன்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 ஆமா கொஞ்சம் free ஆ இருக்கலாம் கொஞ்சம் rest எடுக்கலாம் சரி சரி சரி அப்புறம் என்ன செய்ய ஒரு நாள்தானே leave வைங்க ஞாயிற்றுக்கிழமை leave விட மாட்டாங்களா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 உம் ஆமா நான் இங்க இருக்கிறது எல்லாருமேதான் அன்னைக்கு வீட்டுல இருப்போம் கறி மீன் எல்லாம் உட்கார்ந்து அங்கே போய் வேலை பார்த்தான்னா திட்டு உழுகும்ல அதான் கொஞ்சம் கஷ்டம் சரி அதான் ஒரு நாளைக்கு leave ஆ போட்டு rest எடுப்போம் leave ஆ போட்டாச்சு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 அதெல்லாம் செஞ்சுட்டுதானே எல்லா வேலையும் பண்ணுவேன்

சேரி நீ நல்லா சாப்பிடு உடம்பைப் பாத்துக்க சரியா ஆஹ் சரி நீயும் படுத்து தூங்கு free யா நான் படிக்கிறேன் எனக்கு call பண்ணு சரியா

hai நண்பர்களே ஆஹ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து எதை பற்றி வந்து பார்க்கப் போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வானிலை மாற்றம் வானிலை மாற்றத்தால ஏற்படுற கஷ்டங்கள் அதை தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து முழுசா வந்து பார்க்கபோறோம் so இப்படி மக்கள் வந்து இந்த வானிலை மாற்றத்தால ஏன் கஷ்டப்படுறாங்க எவ்வளோ கஷ்ட படுறாங்க எதனாலலெலாம் கஷ்ட படுறாங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு ரொம்ப தெளிவா பார்க்கலாம் ஆஹ் இப்போ first வந்து இன்னைக்கு வந்து அஹ் அந்த வானிலை மாற்றம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ night time ல இப்போ night time தான் போயிட்டு இருக்கு so இந்த night ல வந்து இப்போ degree வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்து ஆறு degree something அப்படின்னு வந்து எனக்கு report ல வந்து சொல்லுது அதாவது weather condition வந்து என்னன்னு பார்க்கும் போது இருபத்து எட்டு இருபத்து ஆறு degree வந்து celsius தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுது so அதே வந்து நாளைக்கு வந்து பார்த்தோம்னா நாளைக்கு night டு ஒரு இருபத்து நாலு degree celsius இருக்கு அதாவது இன்னும் குளிர் வந்து அதிகமாகும். பகல் காலத்துல பகல்ல வந்து அப்போ வெயில் வந்து இன்னும் அதிகமா இருக்கும் பகல்ல வந்து day time ல ஒரு முக்கு~ முப்பது degree யும் ஆஹ் இன்னைக்கு முப்பது அஹ் நாளைக்கு வந்து முப்பத்தொன்னு இன்னும் பத்து நாளுக்குலாம் இன்னும் ஏறிட்டே போகும் போல இருக்கே இன்னும் ஒரு பத்து நாளு கிட்ட இன்னும் ஒரு முப்பத்தொரு degree தாங்க இருக்கும் அதாவது பகல் time ல நான் night time ல இன்னும் நாளைக்கு இருபத்து எட்டு இந்த மாதிரி degree ஏ தான் வந்துட்டு maintain ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு வந்து இந்த ஆராய்ச்சி ஆளர்கள் வந்து அவங்களுடைய report ல வந்து சொல்லி இருக்காங்க so இப்படி நம்ம weather news வந்து நம்ம வந்து பார்த்தோம்னு வச்சிக்கோங்களேன் இந்த weather news ல வந்து இந்த தமிழ்நாட்டுல இப்போ latest டா வானிலை செய்தி வந்து படியுங்கள் ஆஹ் அதாவது கோடைக் காலங்கள் பத்தியும் கடும் குளிர் காலம் மழை காலம் பத்தியும் வந்து நிறைய news வந்து போயிட்டு இருக்கு ஆஹ் உடனுக்கு உடன் நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து இவங்க news வந்து publish பண்ணி இருக்காங்க ஆஹ் தமிழ்நாடுல மட்டும் இல்லை நம்ம national international level ல கூட நம்ம weather news ச வந்து நம்ம பார்த்தோ கேட்டோ நம்மளால வந்து தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க so இப்போ

கொளுத்தும் வெயிலுங்க அந்த கொழுத்தும் வெயில வந்து ஒரு குட்டி break அப்படின்னு வந்து சொல்லி இருக்காங்க நம்ம குளிர் காலத்த வந்து mention பண்றாங்க போல so அப்போ தமிழ் தமிழகத்துல வந்து நாளை முதல் மழை பெய்யும் எங்கெல்லாம் பெய்யுமா நாளை முதல் மழை பெய்யும் அதுவும் தமிழகத்துலயா அப்படி பெய்தா நல்லாதாங்க இருக்கும் இந்த வெயில் காலத்துல அதுவு பகல் time ல ஒரு சில்லுன்னு அப்படி மழை பெய்தா வெயிலுக்கு கொஞ்சம் break நம்ம கொடுத்தே தான் ஆகணும் கண்டிப்பா next வந்து என்ன கோடை காலம் கோடை காலமே வரல அதுக்குள்ள இ~ இத்தனை அளவு வெயில் அப்போ மே மாதம் என்ன ஆகும் வல்லுனர்கள் warning பாருங்களேன் அவங்க சொல்றதும் correct டா தான் இருக்கு இன்னும் may month தே வர்ல இந்த may month வர்றதுக்கு முன்னாடியே இவ்ளோ வெயில் வந்து போதுனா அப்போ may month வந்தா எவ்வளோ வெயில் இருக்கும் இப்போவே யோசிச்சு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஏன்னா வெயில் காலத்த நினைச்சி கொஞ்சம் பயப்பட வேண்டியதா இருக்கு இந்த கோடை காலங்கள்லலாம் முன்னலாம் இந்த விடுமுறை அதனால ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இந்த வெயில் வந்து சந்தோஷத்தையே கெடுத்திடும் போல இருக்கே may மாதம் வர்றத்கு முன்னாடியே இவ்ளோ வெயிலு may மாதம் வந்தா என்ன வெயிலு அப்படின்னு வல்லுனர்கள் researchers வந்து warning னு சொல்லி இருக்காங்க அஹ் இப்படி ஒரு வெயிலை பார்த்ததே இல்லை வெயில் plus மழை plus சூறாவளி plus இப்படி ஸ்தம்பித்த அமெரிக்கா ரொம்ப மோசம் வானிலையில பாருங்களேன் என்னென்ன news லாம் வருது அப்படின்னு அமெரிக்கால வந்து ஆஹ் புயல்ல இந்த மாதிரி ஒரு புயலே வந்து பார்த்தது இல்லையாம் என்ன ஒரு புயல்னு தான் தெரியல அதுங்க அமெரிக்காவே அப்படியே ஸ்தம்பிச்சி இருக்குன்னா என்ன புயலா இருக்குமோ அப்படி அந்த அமெரிக்கால எங்க அந்த புயல் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆஹ் வாஷிங்டன்ல வந்து வந்திருக்குங்க வாஷிங்டன்ல அப்படி ஒரு மோசமான புயலாம் so வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்றாங்க அந்த புயல் வந்து எதை பத்தி வந்து இருக்கும்னு பார்த்திங்கன்னா என்ன மாதிரி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆஹ் பனி இருக்குன்றாங்க பனி இருக்குன்றாங்க சூறாவளி இருக்குன்றாங்க எல்லாமே அந்த ஒரு புயல்ல வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க so இந்த புயல் வந்து அமெரிக்காவுல இருக்க வாஷிங்டன்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்களா இது வரைக்கும் அமெரிக்கா பார்க்காத மோசமான பனி plus மழை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஆஹ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அங்க சாலைகள் எல்லாம் முடிருச்சி விமான சேவை எல்லாம் ரத்து செஞ்சுட்டாங்க அப்பறோம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆயிரம் பேரு வந்து இருள்ல முழிகிட்டாங்க அப்படின்றாங்க அதாவது அந்த அளவுக்கு வந்து ஆஹ் weather வந்து change ஆகி இருக்கு பாருங்களேன் எந்த அளவுக்கு பனி மழை இருந்திருந்தா எவ்ளோ இருட்டு இருக்கும் day time லயே அங்க வந்து பனி பெய்ததுன்னா கொஞ்சம் இருட்டா தான் இருக்கும் அப்போ இந்த time ல எல்லாம் ஆஹ் அமெரிக்காவுல வந்து அந்த அந்த மழை இந்த மழை இந்த பனி அதன் காரணமா வந்து அங்க இருட்டாவே இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த அளவுக்கு மேகம் வந்து அஹ் இருட்டுல இருக்குன்னா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விமான சேவை வந்து இந்த வாஷிங்டன்ல வந்து அஹ் ரத்தே செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க so ஆஹ் இதெல்லாம் என் வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆஹ் வானிலை மாற்றம் அப்படின்னு வந்து சொல்றாங்க வானிலை மாற்றமா ஒரு வானிலை மாற்றத்துக்கு இந்த புயல் வெயில் இதெல்லாம் காரணம் அப்படின்றியா ஆமா ஏன்னா

changes அந்த நாலதான் ஆஹ் இந்த எதனால வந்து இந்த weather வந்து change ஆகுது அதுவும் பூமி வந்து வெப்பமயமாகுதல் இந்த மாதிரி உள்ளிட்ட பல காரணங்களால தான் ஆஹ் இந்த weather ரே வந்து change ஆகுதுன்னு அப்படின்றாங்க குறிப்பா வந்து நம்ம எதலாம் சொல்லலாம்னு பார்த்திங்கன்னா இந்த வெயில் மழை பனி அதாவது எதுவாக இருந்தாலும் அது ரொம்ப மோசமா ஏற்படுகிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த கடந்த கோடை காலத்துல அமெரிக்கா வந்து ஆஹ் கனடா நாட்டில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அஹ் வெப்பம் பதிவானது அதிலும் நூறு degree க்கு மேற்பட்டோர் வந்து

அந்த அளவு நிலமை அங்கு மோசமா இருந்தது அஹ் இவங்க வந்து என்ன வந்து சொல்ல வராங்கன்னா ஹம் அமெரிக்கா வந்து இந்த கனடாவோட compare பண்றாங்க அங்கு இருந்ததோட கனடால இருந்ததோட இந்த அமெரிக்கா வந்து இப்போ வந்து நிலமை கொஞ்சம் மோசமா இருக்கு ஆஹ் அது வந்து நூறு degree க்கும் நூறுக்கும் மேற்பட்ட அங்க வந்து நூறுக்கும் மேற்பட்டவங்க அந்து பரிதாப நிலையில இருக்காங்க அதாவது இந்த புயல் மூலமா இந்த புயலின் பாதிப்பு மூலமா அமெரிக்கால வந்து அஹ் ரொம்ப மோசமான நியையில வந்து நூறு பேரு இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு report வந்து சொல்லுது ஆஹ் next வந்து இந்த கலிபோர்னியா இதனுடைய ஆஹ் அங்கு கலிபோர்னியா மாநகரத்தில் இப்பொழுது மிக மோசமான பனி மற்றும் மழை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கலிபோர்னியால அதே problem தாங்க பனி மற்றும் மழை பாதிப்பு வந்து அதிகமா ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க தமிழர்கள் கணிசமாக உள்ளது ஆஹ் குறிப்பிடதக்கது

அடுத்து அங்கு ஏற்பட்டுள்ள மோசமான பனிப்பொழிவு அதாவது கலிபோர்னியால வந்து சொல்றாங்க இருக்கிறதுலயே மோசமான பனிப்பொழிவு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அங்கேயும் இதே மாதிரி தான் அங்குள்ள முக்கிய நகரம் ஒன்றான லாஸ் ஏஞ்செல்ஸ்ல வந்து மின் இணைப்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது இது வந்து கலிபோர்னியால இருக்கிற லாஸ் ஏஞ்செல்ஸ்ல மின் துண்டிப்பு இல்லை மின் துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது பல்லாயிரம் வீடுகள் வந்து இருளில் முழ்கி இருக்கு okay okay நம்ம வாஷிங்டன்ல வந்து என்ன பார்த்தோம் அங்க இருட்டா இருக்கு அப்படின்னு தானே சொன்னோம் வாஷிங்டன்ல இருட்டா மட்டும் தான் இருக்கு ஆனா இந்த கலிபோர்னியால இருட்டா இருக்கிறது மட்டும் இல்லாம மின் இணைப்பே இல்லன்னு சொல்றாங்க துண்டுச்சி துண்டுச்சி போயிருக்கு next வந்து நம்ம எந்த நாடு வந்து பார்த்தோம்னா ரொம்பவே மோசங்க இந்த இரண்டு நாட்டுலயும் வந்து இப்போ நிலமை ரொம்ப மோசமா இருக்குன்னு வந்து நமக்கு தெரியுது கலிபோர்னியால அங்க ஒரு சில பகுதியில வந்து சில மணி நேரத்துல நூறு இருபது millimeter மழை வந்து கொட்டி தீர்த்துள்ளது அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது கலிபோர்னியாலயே தென்மேற்கு கலிபோர்னியவை ஆஹ் இதுவரை தாக்கிய மிக வலிமையான புயல்கள் இதுவும் ஒன்னு என்று அந்நாட்டு வானிலை மையம் தெரிவித்துள்ளது அதாவது கலிபோர்னியால வந்த பெரிய புயல்ல இதுவும் ஒரு புயல் நூற்று இருபது millimeter மழை வந்து கொட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ நூற்று இருவது millimeter வந்து பார்த்துகோங்களேன் நூற்று இருபது millimeter னா கிட்டதட்ட நம்ம முட்டிக்கால் அளவு வச்சிக்கோங்களேன் அதுவே முப்பது centimeter தான் ஏய் நம்ம height க்குப்பா கிட்டதட்ட நம்ம height க்கு வந்து மழை வந்து பெய்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க millimeter னா இன்னும் கம்மி தானே கம்மி இல்லை ரொம்ப பயப்படாதீங்க மழை வந்து அந்த அளவுக்கு வந்து கொட்டி தீர்த்திருக்குன்னு அப்படின்னு வந்து சொல்றாங்க so இந்த கலிபோர்னியா and ஆஹ் அப்பறோம் வாஷிங்டன் இந்த இரண்டு இடத்துலயும் வந்து மோசமான நிலமை வந்து இருக்கு அப்படின்றாங்க so அந்த மக்கள் வந்து பாதுகாப்பா மீண்டு வரனும் அப்படின்னு நம்ம ஆஹ் pray பண்ணிப்போம் கலிபோர்னியால இதுவரை தாக்காத வலிமையான புயல்ல இதுவும் ஒன்னு அப்படின்னு வந்து நம்ம சொல்னோம்ல இந்த மழை மட்டும் காற்றின் அளவு வந்து குறைந்தாலும் கூட இனிமே அங்கு புயல் அப்பாதிப்பு அதிகரித்து தான் வருகிறத சுழன்றடுத்து வருகிறது இந்த மழை காற்று வந்து அங்கு அளவு கம்மி ஆனாலும் இந்த புயல்லோட பாதிப்பு வந்து இன்னும் அங்கேயே சுற்றி சுற்றி வருது அப்படின்றாங்க வரும் வரும் நாட்களில் மேலும் குளிர்காலம் புயல்கள் ஏற்படும் என்று இதனால் கரையோர பகுதிகளில் மிக மோசமான நிலை ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது போச்சு போங்க கலிபோர்னியால இந்த கரையோர பகுதிகள்ல வந்து இன்னும் மோசமான நிலைமையே வந்து ஏற்படும் வந்து அப்படீன்னு வந்து சொல்றாங்க இதுவே அங்கேயும் மின்சாரம் இல்லாம electrician இல்லாம electric இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அதுவும் இந்த கரையோரப் பகுதிகள்ல வந்து இன்னும் கஷ்டத்துல ஏற்படணும் இன்னும் கஷ்டம் வந்து இருக்கு. அப்படின்னு சொல்றாங்க அப்படீன்னா பார்த்துக்கோங்க

ஆஹ் hello ma'am சொல்லுங்க இது, travels உங்களுக்கு என்ன help வேணும்?

உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு ma'am car வாடகைக்கு வேணும்? எனக்கு seven days க்கு வேணும் ma'am, one week full லா வேணும். எந்த இடத்துக்கு போறதுக்கு, என்ன எங்க போறீங்க? ma'am எத்தனை நாளைக்கு கேட்டீங்க seven days க்கா? seven days க்கு ma'am okay எந்த மாதிரி car வேணும் ma'am உங்களுக்கு? அது idea இல்ல ma'am நீங்க சொல்லுங்க எனக்கு புடிச்ச car ற நான் select பண்ணிக்குறேன்.

முன்னாடி நீங்க book பண்ணிருக்கிங்களா இல்ல rent டுக்கு எடுத்துருக்கிங்களா இல்ல இது தான் first time மா? இதுதான் first time ma'am. okay. இப்போ நீங்க உங்களோட place எது ma'am. என்னோ place கன்னியாகுமரி ma'am சொல்லுங்க ma'am

என் place நாகர்கோவில் ma'am கிட்ட.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 கோட்டார்ரா? ஆஹ் ஆமா ma'am கோட்டார், கோட்டார். சிவன் கோவில் street ma'am. okay ma'am என் உங்க office ma'am,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 Okay ma'am நாங்க தான வந்து, ஆமா ma'am நாங்க வந்து ஆஹ் car வந்து உங்களுக்கு வந்து காட்டுவோம், உங்களுக்கு அதுல எது புடிச்சுருக்கு comfortable லா இருக்கோ அதையும் நீங்க எத்தன பேரு போறீங்க, அதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியும்ல ma'am அப்ப அந்த எத்தனை பேரு போவீங்க, ஹம் அந்த இதெல்லாம் பாத்து நீங்க வந்து car choose பண்ணிக்கலாம் ma'am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 ஆஹ் okay ma'am. ஆஹ் நாலு பேரு போறதுனால maruti இருக்கு mahindra seven hundred அப்பறம் honda venue, maruti suzuki. அப்படி நிறைய car உ இருக்கு ma'am அதே நீங்க எடுத்துக்கலாம் அது innova அந்த மாதிரி car எல்லாம் கூட உங்களுக்கு comfortable லா தான் இருக்கும் ஏன்னா நீங்க ரொம்ப long travel பண்றனால குழந்தைங்களை குழந்தைகளோட போறதுநால இந்த மாதிரி car எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அஹ் okay ma'am ஆஹ் குழந்தைங்க கொஞ்சம் ஆஹ் தூங்குற மாதிரி ஆஹ் ஆறு பேரு போற car ரா தான் நீங்க நாலு பேரு family யோட இவ்வளோ கோயம்புத்தூர் வரை போறதுனால இந்த car எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப best டா இருக்கும் அதுக்குதான் அதோட ஆஹ் நான் car லா neat டா, ஆஹ் car service ல neat டா இருக்கு ma'am tyre வந்து petrol எல்லாமே check பண்ணி உங்களுக்கு எல்லாமே super ரா check பண்ணி தான் உங்களுக்கு, உங்களுக்கு breakdown அந்த மாதிரி எந்த problem மே போற வழியில இருக்காது. extra tyres லாம்,

ஆஹ் okay ma'am ஆஹ் வேற எதாச்சும் இருக்கா ma'am

நாங்க twenty-eight போறோம்.

ஒரு அஞ்சாம் தேதி வருவோம் ma'am. எத்தனாம் தேதி போறேன்னு சொன்னீங்க? பிப்ரவரி பிப்~பிப்ரவரி, twenty eight டா ஆஹ் okay okay okay okay ma'am okay

எங்களுக்கு ஆஹ் twenty eight நாங்க கிளம்புறோம் so ஆஹ் எந்த time ல கிளம்புறிங்க, எந்த time க்கு car வேணும்? ஆஹ் அன்னைக்கு நாங்க evening night கிளம்புறோம். கேக்கல ma'am hello கொஞ்சம் clear ஆ பேசுங்க? ma'am நாங்க twenty eight night கிளம்புறோம் ma'am ஒரு evening six so எங்களுக்கு evening ஒரு five இல்ல four க்குள்ள car நாங்க எடுக்க வந்துருவோம் ma'am ஆஹ் return பண்ண return வர்ற timing க்கு எந்த time correct டா சொல்லுவிங்களா? அது நாங்க அஞ்~அஞ்சாம் தேதி night தான் கிளம்புவோம் அப்போ ஆறாம் தேதி தான் இங்க வருவோம் ma'am. evening உங்களுக்கு குடுத்தா போதுமா ma'am. correct time correct time இப்போ இன்னைக்கு குடுக்குற time கு நீங்க எங்களுக்கு car அ குடுத்துருக்கணும் ma'am அதுக்கு தான் நீங்க வந்து எடுக்குற time மையும் ஆஹ் pickup drop ரெண்டு time மயுமே note பண்ணி வைப்போம் அதுக்காகத்தான், அதான் ma'am நாங்க ஆஹ் அஞ்சாம் தேதி அங்க இருந்து கிளம்பிடுவோம் ma'am ஆறாம் தேதி ஆஹ் மதியத்துக்குள்ள இங்க வந்துருவோம் கண்டிப்பா.

ஆஹ் okay ஏன் evening கேக்குறேன்னா ஒரு வேளை வரதுக்கு முன்ன பின்ன ஆகும்ல ma'am மணிக்கு ஒரு கணக்கு.

ஆமா ma'am ஆமா. okay ma'am okay ma'am, ma'am உங்களுக்கு, car வாங்குறதுக்கு இதுக்கு முன்னாடி online ல check பண்ணி பாத்தேன் book பண்றதுக்கு இல்ல அதான் call பண்ணிருந்தேன் இப்போ என்னென்ன details லா அதுல போய் check பண்ணேன் ஒழுங்கா தெரியல honda car இங்க வந்து direct ஆ வரணும் இப்போ பாத்திங்கன்னா, direct ஆ வந்தீங்கன்னா book பண்ணிக்கலாம்.

ஆஹ் okay ma'am என்னென்ன தேவைன்னு கொடுத்தீங்கன்னா,

original வேண்டாம் எனக்கு xerox ம் வேணும், அப்பறம் வந்து mobile, correct டான mobile number ஆஹ்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 நாங்க கேப்போம் எங்களுக்கு அந்த address correct டா வேணும்.